வைட்டும் பிரௌன் மிக்ஸ் பண்ணி பெயிண்ட் பண்ணிருக்காங்க இந்த அ வீட்டோட டாப்ல வந்து நறைய ஓடெல்லாம் பதிச்சு வீடு கட்டி இருக்காங்க.

அவுங்க ரெண்டு பேருமே தண்ணிக்கு மேல நின்னுட்ருக்காங்க.

இது இந்து காலேஜ் பக்கத்துல இருக்கக்கூடிய ஒரு சந்தை மாரி இருக்குது இதுல வந்து குட்டி யானைல நிறைய காய்கறி எல்லாம் வச்சிருக்காங்க அதுக்கும் வெளியில வந்து நிறைய வாழ கொழை எல்லாம் அடுக்கி வச்சிருக்காங்க அதுக்கு பக்கத்துல ஒரு பைக் இருக்குது.

இது ஹாஸ்பிடல்ல இருக்ககூடிய ரூமே இதுல வந்து மூணு நர்ஸ் இருக்காங்க அதுக்கப்ரோ ஒரு வயசான ஒரு ஆன்டி இருக்காங்க அப்ரோ ரெண்டு டாக்டர்ஸ் இருக்காங்.

இது வந்து ஒரு மெயின் ரோட்டுல இருக்கக்கூடிய ஒரு பெட்ரோல் பங்க் மாறி இருக்குது அவ் அதுல வந்து ஒரு ப்ளூ கலர்ல ஷர்ட் போட்டு ஒருதங்க நிக்கறாங்க.

இங்க வந்து நெறைய ரோடு கடைகள் எல்லா இருக்குது அங்க வந்து நெறைய பேர் பர்சேஸ் பண்ணிட்ருக்காங்க.

இது வந்து ஒரு பெரிய வீடு இந்த வீட்டுக்கு வெளியே வந்து ஒரு பைக் நிக்குது.

இது வந்து ஒரு காய்கறி கட மாரி இருக்குது.

இதுல வந்து ஒரு பெரிய மெஷின் வெச்சிருக்காங்க அதுல வந்து ப்ளூ கலரு பிளாக் கலரு வைட் கலரு அதெல்லாம் மிக்ஸ் பண்ண நிறைய வயர்ஸ் எல்லா.